மேல இரு காம்பவுண்ட் போல வச்சு அடியில கோயில் இருக்குது தென்னை மரம் இருக்குது நாகர் சிலை இருக்குது பக்கத்துல கட்டிபோட்ருகாங்க.

ஒரு நர்சு ஓ_பில இருக்கறாங்க ஒரு ஆள் திரும்பி நிக்கறாங்க பக்கத்துல ஒரு ஏணிப்படி போது.

இது ஒரு டீ டிபன் . பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போல இருக்குது.

ஜாஸ் அகாடமின்னு சின்ன ஒரு பில்டிங்கு .

ஒரு வைட் கலர் லைட் எரியுது பின்னாடியில் மரோ மரம் இருக்குது.

போஸ்ட் கம்பு இருக்குது லைன் போகுது.

இதுல ஒரு பெரிய வழிபாதை கீழ இறங்குது சி_எஸ்_சி கம்ப்யூட்டர் சென்ட்டர்னு சொல்லி ஒன்னு இருக்குது.

கோயில் உள்ள மரங்கள் எல்லா இருக்குது இந்த சைடு தென்னை மரம் தூரத்துல பாத்திங்கனா போஸ்டு கம்பம்லாம் இருக்குது பெரிய பெரிய ம்.

தூரத்துல கொட்டு மேளங்கள் தாள மேளங்கள் எல்லாம் ரோ பண்ணி அடுக்கி அடுக்கி வச்சிருக்காங்க.

நிலமான ஓரு தென்னை மரோ இருக்கு மேல லைன் போகுது.

சேர்ல பொம்பளைங்கலும் முக்காடும் போட்டு நிண்டு பாத்துட்டு இருக்காங்க.

அது ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்ல பிளஸ் சிம்புல்லா மேல டிசைன் குடுத்திருக்காங்க.

இங்க ரெண்டு தூண் இருக்குது நீளமான தூணு அடில பெரிய ஸ்பேசு .

வச்சா வாச்ள ஒரு பச்ச மேட்டு கடக்குது.

ஒரு ஹைவே எல்லா டோல்லுக்காக வெயிட் பண்ணிட்ருகாங்க.

ஸ்கை மொபைல்ஸ்னு ஒரு கடெ இருக்குது ஹயாத் பிளாசான்னு ஒரு கடெ இருக்குது பிங்க் லிப்ஸ் னு மேல ஒரு கடெ.

எல்ல போர்டு போட்டிருக்காங்க பைக் எல்லா நிக்குது பச்ச கலர் ஒரு கோட இருக்குது.

அ அடுத்து வெளிய பொம்மைலாம் இருக்குது பொம்மைல துணி போட்டு வச்சிருக்காங்க.

டியூப்லைட் மேல ஒரு டியூப்லைட் எரியுது மஞ்ச கலர் பெரிய ஒரு தூண் மாதிரி இருக்கு.

நாலு ஷேர்ல இருந்துட்டு இருக்காங்க.

நாலு மாடு நிக்குது அந்த சைடு பாத்தீங்கன்னா நீலத்துக்கு மாடா இருக்கு கருப்பு கலர் மாடு இருக்குது.

ரயில்வேல அளக்கக்கூடிய ரெண்டு பேர் நிக்கிற அளந்துட்டுருக்காங்க ஒரு மிஷின் வச்சு.

அல ஜூசல்லா வச்சிருக்காங்க ஸ்டார் ரெண்டு தொங்குது.